அந்த நொடி எனக்கு தெரியாது

அஹ் ஒரு விர~ ஆள் காட்டி விரலை நீட்டி இன்னொரு கேளுங்க இன்னொரு ஆள் காட்டி விரலை பாதியோடு நிப்பாட்டி விட்டார்கள்

ஆறு மணி நேரத்துக்கு half காட்டிட்டாங்க ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியல

okay ஆனா நீங்க பேசிட்டு தான் இருக்கணும் இங்கேயே பேசுங்க okay பத்து second விட்டது ஐய்யய்யோ

அந்த முப்பது நொடிகள் வருது முப்பதுனு ஒண்ணு வருதுல

அந்த முப்பது வரும் போது இருவத்தியேழுன்னு ஒண்ணு வந்தாள் அழுத்தி விடுங்கள் ஆஹ் அது தான் கேட்டேன் அது வந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்டின்னு சொல்லி கேட்டேன் இப்ப நீங்க என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க சரி சரி விடு விடு மகாராஜா மஹாராணி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

நம்ம போர் வீரர்கள் அல்லவா அப்படிதான் பேச வேண்டும் ஓ அப்போ நான் வந்து இளவரசி ஆஹ் நான் இளவரசியோட விசிறி action ஓட பண்ணி சொல்றீங்களே செம்மைதான் நீங்க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 ஆஹ் நீங்க தெரியறீங்க ஆனா நான் தெரியறேனா நான் நீங்கள் என் கண் பார்வையில் அகபடவில்லை நான் அகப்படுகிறேனா நீங்க அப்படியே வந்து கொஞ்சம் பின்னாடி சாய்ங்க தெரியறனா தலை தெரியுதா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

இங்கே காற்று அதிகமாக வருகிறது வருகிறாளா வேண்டாம் வேண்டாம் நீங்கள் அங்கே இருந்து கொள்ளுங்கள் உம் சொல்லுங்கள் அடுத்து என்ன பேச வேண்டும் அடுத்து என்ன பேச வேண்டும் என்றால் உம் நீ சொல்லுடி காதலிக்கிறீர்களா?

காதல் இருக்கா உங்களுக்கு இளவரசியே ஆஹ் இளவரசன் இருக்கார்கள்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 அவர்கள் வந்து அவங்க வகுப்பறையில் இருக்கிறார்கள்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 ஆஹ் உங்கள் நீங்கள் காதல் பண்றீங்களா

அவங்கள் பேர் இளவரசன் பெயரா ஆமா இளவரசன் பெயர்தான்

ஓ இளவரசன் பேரே தருண்விஜி

இளவரசன் பெயர் தருண்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

உங்கள் தொலைபேசியில் side ல் என் என் முதல் எழுத்து வந்திருக்கா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

என்னது அந்த room ல உங்கள் காதலன் இருந்தா என்ன பண்ணுவீங்க

அந்த room ல

அய்யய்யோ sorry அந்த அறையிலே நீ வந்து அய்யய்யோ அந்த இது கூட சொல்லாத அப்படியே அதை சமாளி okay வா அதை சமாளி ஒ சொல்றீங்களா okay okay ஆஹ் கன்னி வந்து கொஞ்சம் குழம்பணும் okay இளவரசி அடுத்து என்ன பேச வேண்டும் கூறுங்கள்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 இளவரசி இது joke பண்ற நேரம் அல்ல எனக்கு தலையில பேன் கடிக்குதுடி

ஆமா நீங்கள்தான் வந்து பார்க்க வேண்டும் இளவரசி அல்லவா நாங்கள் வந்தால் தங்கள் தோலை உரித்து விடுவார்கள் அப்படியா சரி சரி

இன்றும் இன்னும் பதினைந்து வர வேண்டும் ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடங்கள் நம்ம பேச வேண்டும்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 பதினேழு ஏய் பதினேழு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

சமாளிக்கலாம் சமாளிக்கலாம் இன்னும் வந்து பதினேழு நொடிகள் பேச வேண்டும் நான் என்ன பண்ண போறேன்னா அப்படியே இங்கே இருக்கிற தரையிலே வந்து படுத்துக்க போறேன்

jolly ஆ உருளுங்கள் ஆஹ் ஆஹ் ஆஹ் சரி சரி இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்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

ஆஹ் தெரியுது ஆனா வெளியே இருக்க ஆசிரியர் பைத்தியம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள்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 ஓ சரி சரி இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் இப்போ வந்து நீ எனக்கு வந்து இது பண்ற okay வா

quick ஆ வரமாட்டேங்கிதா அது பெயர் கூட வரமாட்டேதுன்னு சொன்னேன்

இப்ப வந்து நான் உங்க கிட்ட ஒண்ணு சொல்லவா

நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும்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 அதே மாதிரி நீயே சொல்லு நீங்கள் அழைத்த நபர் முதல் முதலில் டர்டர்ன்னு ஒன்று இசை வரும்

நீங்கள் வந்து கொஞ்சம் இதுவா பேசுங்க ரொம்ப சத்தமா இருக்கிறது okay உம் okay வந்து விட்டது okay நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் அழைத்த நபர் தற்பொழுது வேறு ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்

இல்லை பின்னர் முயற்சிக்கலாம் ஏய் சரியாக உள்ளதா இளவரசி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

நான் அதை ஏற்றுக் கொள்கிறேன்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 என்ன என்ன கூறுகிறீர்கள் அப்போ யார் இங்க இளவரசன யார் இங்க இளவரசி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 அப்போ வந்து

நீங்க தான் இளவரசன் ஏன்னா நீங்க வந்து என் புருசன் இதெல்லாம் பேசக்கூடாது தப்பு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 நாங்க ரெண்டு பேரு பேசுறது மட்டும் தான் இது வந்து கணினிக்கு மட்டும்தான் தெரியுமாம் வேற அவங்க கூட எதுவும் இது பண்ண மாட்டாங்களாம் கணினிக்கு மட்டும்தான் computer க்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கள் கம்~ உம் நீங்கள் பெரிய காட்சி உள்ளது

இங்கு பெரிய காட்சி உள்ளது காட்சி

தொலைக்காட்சி உள்ளது அங்கு எதனால் உள்ளதா உங்கள் இங்க வந்து கணினி வந்து இப்பொழுது செய்திகள் வாசிக்கலாமா ஏய் முடிஞ்சிடுச்சு time

எனக்கு நேரம் போய்விட்டது உங்களுக்கு எனக்கு வந்து பத்தொன்பது ஒண்ணு எட்டு நேரங்கள்

வந்து விட்டதா சரி நேரங்கள் வந்து correct ஆக இன்னும் இருபத்தி ஏழு அப்படின்னு வந்தாலே வந்து நம்ம off பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் okay வா இருபத்தி ஏழு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 இதை அழுத்தவும் okay

ஆஹ் சொல்லுங்க இளவரசன் செய்திகள் வாசிப்போமா ஆஹ் வாசிக்கலாம் ஆஹ் முதலை மான் செய்தி அந்த தொலைக்காட்சியில் இருக்கும் பெண் நான் spot அய்யய்யோ இடத்தில் இருக்கும் பெண் சம்பவம் நடந்த இடத்தில் இருக்கும் பெண் நான் நான் வாசிக்கவா

இன்றைய முக்கிய செய்திகள் நம் உலகத்தில் நம் நாட்டு மக்களிற்கு corona என்ற வியாதி பரவி விட்டது எல்லாரும் கண்டிப்பாக முகக்கவசம் போடவும் நன்றாக வாசித்தீர்கள் இப்ப spot இடத்தில் இருக்கும் சம்பவத்தை நம்ம காட்சியுடன் பார்க்கலாம் இங்க இரண்டு அமர்ந்துள்ளார்கள்

ஆஹ் ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க பாருங்கள் அந்த காட்சியை பாருங்கள் எப்படி இருக்குது என்று

செய்திகள் வாசிப்பது R விஜயலட்சுமி இங்கு கேளுங்கள் இங்கு spot ல் உள்ள மக்கள் இரண்டு உள்ளது அதுல ஒரு corona பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு corona உட்கார்ந்து கொண்டிருக்கிறது குரங்கு ஒரு குரங்கு பேசிட்டு இருக்குன்னு பாரு அது குரங்குதான் corona இல்ல குரங்கு இன்னொன்னு வந்து ஓல்லியாக இருப்பது வந்து என்ன சொல்லலாம் அதை என்ன சொல்ல வேண்டும் பல்லி சொல்லலாமா ஆஹ் இல்ல பல்லிய வந்து கொஞ்சம் அசிங்கபடுத்துற மாதிரி ஆயிடும்ல வேற எதுனா சொல்லலாமே வேற எதுனானா என்ன சொல்றது நீங்க சொல்லுங்கள் மரக்கட்டை பெயர் இது செம்ம பெயர் சூப்பரா இருக்கிறது நன்றாக இருக்கிறது அதையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு இங்க வந்து ஒரு அஹ் இந்த அறை எப்படி கொண்டிருக்கிறது இந்த அறை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

உங்க அறை வந்து சிறிதாக இருக்கிறது என் அறை வந்து பெரியதாக இருக்கிறது பெரிதாக இருக்கிற அறைல வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு பத்து கதவு உள்ளது அங்க

கணினி

என்கிட்ட ஒரு முப்பத்ரெண்டு கணினி இருக்கு இங்க ஒண்ணு முப்பத்தி மூணு ஆஹ் ஆஹ் நம்பிட்டேன் இங்க நான் வந்து சொல்வது வந்து உங்க உங்க அறையில கேக்கறேன் நானு